இந்த பில்டிங்க கலர் ஃபுல் பலூன்ஸ் வெச்சு டெக்கரேட் பண்ணிருக்காங்க.

இந்த பில்டிங் பின்னாடி நெறைய கிரீனரி ட்ரீசெல்லா இருக்கு.

இங்க வுட்டன் டேபிள் அண்ட் பிளாஸ்டிக் சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க.

இந்த பில்டிங் ஒயிட் வித் ஃப்ளோரசன் கிரீன் கலர்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க.

இங்க கூல் ஏர் அண்ட் ஷேடோக்காக ட்ரீஸ்லா க்ரோ பண்ணிருக்காங்க.

த ஹால் பிஸ்கட் கலர் வித் ஒயிட் கலர்ல பெயிண்ட் பண்ணி இருக்காங்க.

இது பாக்க ஒரு வாட்டர் ஃபால் ஏரியா மாரி இருக்கு.

ஒரு ஹ்யூச் ட்ரீ ஷேடோக்காக க்ரோ பண்ணிருக்காங்க.

இது பாக்க ஒரு சர்ச் பில்டிங் மாரி இருக்கு.

இது ஸ்ட்ரீட்ல இருக்க ஒரு போஸ்ட் ஆபீஸ் மாரி இருக்கு.

இந்த பில்டிங் முன்னாடி கொஞ்சோ வெஹிக்கல்ஸ்லா பார்க் ஆகியிருக்கு.

இங்க நெறைய ஷாம்பூ அண்ட் சோப் ஐட்டம்ஸ் செல்ஃப்ல அரேஞ் பண்ணி வச்சிருக்காங்க.

இதோட சேஃப்டீ நெட்ஸ் எல்லாமே ரெட் கலர்ல பெயின்ட் பண்ணிர்க்காங்க.

இங்க கூல் ஏர் அன் ஷேடோக்காக நெறைய ட்ரீஸ் குரோ பண்ணி இருக்காங்க.

இங்க ஷேடோ அண்ட் கூல் ஏருக்காக ஸ்மால் ட்ரீஸ் குரோ பண்ணிருக்காங்க.

இங்க ஒரு கிரீன் கலர் போர்டுல இந்த பிளேஸ் ஓட நேம் போட்ருக்காங்க.

இது பாக்க ஒரு லேக் வியூ மாரி இருக்கு.

இந்த லேக் காம் அண்ட் பியூட்டிஃபுல்லாருக்கு .

இதோட ஷோர்ல நறிய ட்ரீஸ் வளந்திருக்கு.

இதோட என்ட்ரன்ஸ்ல ஸ்மால் பியூட்டிஃபுல் ஸ்டேட்சு ஒன்னு இருக்கு.

இத பாக்க ஒரு பியூட்டிஃபுல்லான லேக் மாரி இருக்கு.

இங்க கூல் ஏர் அண்ட் ஷேடோக்காக நெறைய ட்ரீஸ் க்குரோ பண்ணிருக்காங்க.

இது பாக்க ஒரு மினி போட் ஹவுஸ் மாறி இருக்கு.

இங்க இருக்க சீ காம் அண்ட் பியூட்டிஃபுல்லா இருக்கு.